ரெண்டு பேருமே தலையில சேஃப்டிக்கு ஹெல்மெட் போட்ருக்காங்க.

இங்க ஒரு சந்தையோட மேலருந்து பாக்குற ஒரு வியூவ காட்றாங்க.

அங்க ஒருத்தர் பொருள் வாங்கிட்டு இருக்காரு.

வீட்டுக்கு அந்த சைட் நறைய காடுகள் இருக்கு.

வான வந்து ரொம்ப தெளிவா இருக்கு பாக்கவே அவ்ளோ அழகா இருக்கு.

மேல போர்டுல முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை வரவேற்குதுனு போட்ருக்காங்க.

இங்க சுத்தி வீடுக இருக்க மாரி ஒரு வியூ பாக்கவே அவ்ளோ அழகா இருக்கு.

இந்த கோயில சுத்தி காம்பவுண் சுவர் போட்ருக்காங்க.

இங்க ஒரு காஃபி ஷாப்ப காட்டிருக்காங்க.

இங்க ஒரு நீளமான ஏரி தெரியிது.

ரெண்டு பேர் வெள்ள கலர் வேட்டிய கட்டிட்டு சாமி கும்புட்டு இருக்காங்க.

இந்த ஹால்ல சுத்தி டெக்ரேசன் பண்ண நறைய பிக்சர்ஸ் இருக்கு.

பாலத்துக்கு கீழ ஏரி தண்ணி போற மாரி காட்டிருக்காங்க.

ஏரி தண்ணீ பாக்கவே மண்ணு கலர்ல இருக்கு.

இங்க ஒரு டிப்பார்ட்மெண்டல் ஸ்டோர காட்றாங்க.

பென்ச்ல ஒரு ஸ்டீல் பாத்திரத்த வெச்சிருக்காங்க.

இங்க ஒரு இடத்தோட என்ட்ரி மாரி தெரிகிறது.

முன்னாடி சின்னதா ஒரு ஏரி இருக்கு.

சைட்ல பெரிய ஒரு சிலுவ இருக்கு.

இங்க கற்கள்ருக்க ஒரு தொழிற்சாலைய காட்றாங்க.

இந்த ஜிம்மோடு பேர் அயன் பாரடைஸ்னு போர்டு வெச்சிருக்காங்க.

பக்கத்துல ஒரு ப்ளூ கலர் பெரிய பில்டிங்கு கட்டிருக்காங்க.